எனக்கு ஓட்டு போட்டுருங்கடா நான் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவேன்.

நீங்க எவ்வளவு support பண்றீங்களோ நான் உங்களுக்கு பண்ணுவேன் அங்க இருக்கிற secreatary அ கூப்பிட்டு, அவங்க கிட்ட பேசி

இப்படி பண்ணான் அதை பார்த்துட்டே இருந்தாங்க மூணு class க்கு போய் போய் பண்ணான்.

இந்த மாதிரி அந்த பசங்களோட poster இல்லை அவங்களை கூப்பிட்டு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

அப்ப கேட்டவங்ககிட்ட ஏன்டா சொல்றியேடா அப்புறம் யாருக்குடா போடுவ அப்படின்னு, நாலு class க்கு மொத்தம் டேய் உங்க class ப~ பயங்கரமா இருக்கும் போல உங்களோடது voting விசயம் எல்லாம். ஆமா என் class கொஞ்சம் பயங்கரமாதான் பண்றாங்க.

உங்க class சொல்லலை உங்க college ல voting எல்லாம் jolly ஆ இருக்கும் போல

இப்ப, இப்ப எத்தன நாளைக்கு free ஆ இருக்கோம்

இப்ப, நீங்க உங்க class ல எத்~ எத்தன period நீ attend பண்ணுவ

ஓ~ ஒருத்தர் கூட வர மாட்டாங்க. ஆஹ் அப்படினா jolly யாதான் இருக்கும் அப்ப நீயே பாத்துக்கோ class எங்க நடக்குதுனு election னால இல்லை. அதுக்கு முன்னாடில இருந்தே class யே நடக்காத அப்ப உங்களுக்கு?

எதனால நடக்காது class உ first இப்ப semester start ஆகுதுன்னா அப்ப மட்டும் one month notes எடுப்பாங்க.

அதுக்கப்புறம் போக, போக யாருமே சரியா எடுக்க மாட்டாங்க.

அது சும்மா இது மட்டும் வாங்கி வச்சிருப்பாங்க.

காசு மட்டும் வாங்கிக்கிறது அவங்க. ஆஹ் principal இப்ப strict ஆ order போட்டிருக்காங்க. எல்லாரும் class எடுக்கணும்னு

ஏன் waste உ பண்றானுங்க

எப்படியாவது டக்குன்னு முடிச்சுட்டு கிளம்பிடலாம்டா அப்படின்ற மாதிரியா? ஆஹ் சும்மா நம்மளை உட்காரவச்சு time ஓட்டிட்டு இருப்பானுங்க எல்லா staff உம் சரி அஹ் அப்படி என்ன ஓட்டுவாங்க? ஓட்டிகாமி என்ன ஓட்டுவானுங்கன்னா சும்மா வந்துட்டு சரிப்பா எனக்கு கொஞ்சம் work இருக்கு நீங்க ஏதாச்சும் வேலை பண்ணிட்டு இருங்க.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

ஆனா இப்போ எப்படிடா உங்களுக்கு பேப்பர்ல வெளிய வெளிய தான போய் sign ஆகும்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

நாங்க எல்லாம் முடிஞ்சோம்டா.

கொஞ்சம் கொஞ்சம் help பண்ணாங்க பசங்களுக்கு. அதனால பசங்க கொஞ்சம் பார்த்துக்கிட்டானுங்க.

இந்த அளவுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான்.

எனக்கு இது எல்லாம் pancreas தெரியலே சரியா? diagram எல்லாமே நான் படிச்சுட்டு வந்தேன் diagram பார்க்காம வந்துட்டேன் அதுக்கு.

diagram தெரியாம அப்படின்னுத உட்கார்ந்துட்டு இருந்தேன்

ma'am வந்தாங்க. எங்க ma'am வந்து class incharge ma'am ஆ நல்லா பேசுவாங்க, jolly ஆ இருக்கும். ma'am வந்து போய்ட்டாங்களா ma'am இந்த pancreas diagram மட்டும் தெரியலை ma'am அஹ் எங்கேயாச்சும் போட்டு வாங்க ma'am அப்படின்னு சொன்னேன்

ஏன் pancreas diagram தெரியலையா இல்லை, அதோட parts எல்லாம் தெரியலையா? parts லாம் தெரியலே எனக்கு

அந்த parts full ஆ அதுக்கப்புறம் ma'am வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க restroom போயிட்டு வந்தாங்க

போயிட்டு சரி எங்கேயாச்சி வச்சிருப்பாங்க அப்பிடின்னு சொல்லி பார்த்தேன்

எதுவுமே இல்லை. ma'am இங்க ma'am கையை காட்டுறாங்க பாபா மாதிரி.

கையில எழுதி இருந்தாங்கடா full ஆ

கையை பாத்துட்டு டக்குன்னு நான் first bench ல உட்கார்ந்துட்டு இருந்தேன். டக்குன்னு எழுதிட்டேன்

camera ல இருந்துட்டு, எங்க ma'am பாத்துருச்சு. இன்னொரு ma'am உ exam முடிச்சுட்டு வரும்போது என்ன? நீ, பாத்து எழுதின போல, ma'am ஓட கையை பார்த்தேன்னா, ma'am அப்ப~ அப்படியெல்லாம் இல்ல ma'am இதுக்கலாம் உன் class ல, camera வே இல்லைன்னு சொன்ன

மாட்டுனா மட்டைதான். அப்புறம் என்ன சொன்னாங்க? பார்த்து எழுதின போல அப்படின்னுட்டு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 அந்த அஹ் வரக்கூடாது அந்த ma'am உ எதாவது சொல்லுவாங்களாடா அவங்க?

ma'am ஏ supply பண்ணுவாங்க. மிச்ச bit அ transport பண்ணதே எங்க ma'am தான் கண்டுபிடிச்சுட்டாங்க.

இங்க இருந்துகிட்டு bit அங்க போகும். அங்க இருந்து bit இங்க வரும். தூக்கி வீச மாட்டானுங்க, எதுவும் பண்ண மாட்டானுங்க

இந்த மாதிரிலாம் ma'am கிடைக்கவே மாட்டாங்க. ஏன் அப்படி சொல்ற? அப்ப அப்ப எல்லாம் யாரு camera ல பார்த்து எதுவும் போட்டு தந்திட மாட்டாங்களா?

இப்ப இந்த இப்ப நீ சொல்றல pass பண்றது bit pass ல பண்றதுன்னா camera ல போட்டு தந்திட மாட்டாங்களா?

ஒஹ் நாசூக்கா pass பண்ணுவாங்களா ma'am உ பயங்கரமான ma'am

ஆனா போன வருஷமும் படிச்சுட்டு போனேன்டா. ஏன் இப்ப இந்த ma'am வரமாட்டாங்க? first year second year semester க்கு

ஓஹ் class incharge தான் இந்த ma'am வருவங்களா உம் உம் ma'am யே கேட்டு வாங்கிட்டு வந்தோம், அந்த இடத்தை அஹ் அஹ் வாங்கிட்டு வந்தோம் ஆஹ் அஹ் இல்லை இப்போ செய்யலைன்னா ma'am க்குதான் பிரச்சனைங்கிறனாலயா? இல்லை ஏய் அப்படி எல்லாம் இல்லை டா ma'am க்கு வந்து நாங்க fail ஆனா அது சங்கடமா இருக்கும்ல. ஆமா, என்னடா நம்ம பசங்க அஹ் நான் எதாவது யோசிச்சிருப்பாங்க. சரி நம்ம ஏதாவது சொல்லிக் கொடுத்தாத்தானே pass ஆவானுங்க. சொல்லியே கொடுக்கலை எப்படி pass ஆவானுங்க அப்படின்ற மாதிரி ஆஹ் அப்படிதா சொல்லியே கொடுக்காம எப்படிடா pass ஆவீங்க அப்படின்னு.

ஒரு ma'am மட்டும்தான் கொஞ்சம் நல்லா சொல்லி குடுத்தாங்க. மத்தவங்க யாருமே ஒழுங்கா சொல்லி கொடுக்கலை.

அவ்ளோலாம் ஏதும் இல்லை என்னா உங்களுக்கு சொல்லிகொடுத்துட்டு நீங்களா டம்மி பசங்க.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

அதுல வந்து கையிலலாம் குத்தி கொன்னுட்டான். கொல்ல போவான் ஆஹ் ஹம் கையில குத்தி கொ~ கொ~ அது என்னது கையில குத்தி, வயித்துல ஆட்டி, நல்லா கிறுகிறுன்னு ஆட்டி எடுத்திருப்பான்.

அடுத்த part super ஆ இருந்துச்சு தெரியுமா காட் ஆஃப் வார் அப்பதான் பார்க்க ஆரம்பிச்சேன்.

அப்ப வந்து காயா இருக்கால்ல க~ போஸிடான்னு வருவோம்.

போஸிடான்ஆ அடிச்சுப் போ~ போஸிடான்ஆ அவன், அடிச்சுப் போட்டு, மேல போயிடுவான் ஜீயஸ் வந்துட்டு தண்டர்போல்ட்டை ஐ எடுப்பான்டா, கையில கெத்தா.

ஒரு பெரிய attack மாதிரி, இவன் மேல விடுவான்.

நான் விட்டறேன் அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுருவான்.

காயான்னு சொல்லி, கீழே விழுந்திருவான்.

கீழே விழுந்துட்டு ஒவ்வொரு இடத்துக்கா போவான். எங்க first யார தெரியுமா கொல்லுவான்? ஆஹ்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

அந்த நதியில விழுவான்ல?

அதுக்குள்ள கடல் கன்னி மாதிரி எல்லாம் இருக்குமில்ல?

அது இருக்கனால எல்லா எல்லா power யும் அது எடுத்திட்டு போயிடும்.

அதுக்கப்புறம் இவன் power யே இல்லாம போயிடுவான்.

அதான் fastal form ல ஏதோ ஒரு form ல இருப்பான்ல?

அவன்ஷா வந்து க்ரேடோஸ்ட்ட சொல்லுவா அப்ப அதீனா அதீனா வந்து, அப்ப சொல்லுவா அப்பவே அப்ப சொல்லுவால்லடா அஹ் எனக்கு இப்ப நான் எனக்கு இந்த இப்ப நான் போனதுக்காக வேண்டி எனக்கு போனதுக்கு அப்புறம் எல்லாம் புரிஞ்சிருச்சு கடவுள்லாம் சாகணும் செத்~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

ஆமா உம் அதுக்கப்புறம் எடிஸ்கே போயிடலாம். அங்க ஒருத்தன் இருப்பான்டா. ஹெபஸ்டஸ் எவனோ ஒருத்தன் இருப்பான் அந்த ஆமா ஆமா உம் அந்த இது create பண்றவன்தானே ஆமா அவன்தான் அவன்தான் சொல்லு அதுக்கப்புறம் இங்க